அப்பப்ப புடிச்சி கேப்பீங்க கேக்குதா கேக்குதா இல்ல நம்ம வந்து daily routine ல, நமக்கு முதல் ஆன வேலை என்ன அப்படின்னாக்கா நமக்கு, transport தான் இல்லையா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

அது காலைலயே நமக்கு ஆரம்பிக்கும்போதே upset ஆயிடுச்சின்னா ரொம்ப கவலையா போய்~ ஆயிடுது கண்டிப்பா morning கிளம்பும் போது நம்ம ஒரு mind set ல தான் கிளம்புவோம் hello புரியுது morning நம்ம கிளம்பும் போது நம்ம ஒரு mind set ல கிளம்புவோம் office நீங்க பேசுறது மெதுவா கேக்குது ஷிபா அப்பையில இருந்து நீங்க பேசுனதும் அப்படிதான் கேட்டுச்சு

full ஆவே அப்பிடிதான் கேட்டுச்சு இப்போ கேக்குதுல சத்தமா நீங்க கொஞ்சம் சத்தமா பேசுங்க இல்ல கா~ morning நம்ம ஒரு mind set ல கிளம்புவோம் கேக்கல கேக்கல hello morning நம்ம ஒரு mind set ல கிளம்புவோம். கடைசியில நம்ம போட்டு ஏதாவது சோதிச்சுவிட்டிடும் transport உ ஆமா அது first உ ஆ நம்ம ஒரு இடத்துல இருந்து, இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு வந்து அந்த transport ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுவே பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுறப்போ நமக்கு அப்படியே total ஆவே mind upset ஆயிடுது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 ஆமா நம்ம ஒரு பத்து நிமிஷம் late ஆ போய்ட்டாலுமே அன்னைக்கு office லே வச்சி நச்சரிச்சிடறாங்க எதாவது ஒண்ணு பேசி திட்டி அதுவே ரொம்ப upset ஆயிடுது பார்த்தேன் இன்னைக்கு வந்து நம்ம போக முடியாது போனா ஏதாவது பேச்சுதான் வாங்கிட்டு இருக்கணும் late ஆ போயும். அதனால சரி பாத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு leave ஏ போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு leave போட்டு வீட்டுல இருந்துட்டேன்.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 salary போடும்போது cut பண்ணிருவாங்க half day salary ஆ

என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே எனக்கு புரியல ஷிபா பேசாம இனிமே நம்ம தான் bus வாங்கி விடணும் போல இல்ல நம்மளே bus வாங்கி விட்டுடலாமா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 அது சரி ஷிபா நம்ம இப்ப வரைக்கும் அந்த business ஆ அது பத்தி மட்டும் தான் பேசல அது வேணா உண்மைதான் அதை பத்தி மட்டும் தான் நம்ம பேசாம இருந்தோம் இனிமேல் அத பத்தி பேசற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் நம்ம இல்ல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

ஆஹ் நமக்கு transport ரொம்ப மோசமா இருக்குல best இந்த share auto வந்து அதுல போலாம் ஆனா அதுவுமே ரெண்டு நாள் வர்றாங்க புரியல share auto share auto ல கூட போலாம் best உ நம்ம but அதுவுமே two days வருது third day வந்து வரமாட்டேன்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. அது வந்து, அது continue வா நமக்கு இருக்கிற ஒரு option கிடையாது. அதனால, அதைப்பத்தி நம்ம யோசிச்சு அதை பத்தி decide பண்ணி கொண்டு போறது வந்து, ரொம்ப critical ஆ ஆயிரும்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 better அதான் சரி வண்டி வாங்கிட்டா நமக்கு நல்லா இருக்கும்னு பாக்குறேன் பேசாம நீங்க வண்டிய எடுத்துருங்க. seconds லயாவது பாத்து வாங்கிருங்க.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 எதுவும் உங்களுக்கு வண்டி தெரிஞ்சா சொல்லுங்க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 ஹம் பாத்துதான் வச்சிருக்கேன் ரெண்டு, மூணு இடத்துல கிடைச்சா எடுத்தறலாம்னு தான் பாத்தேன்

seconds ல எவ்ளோக்கு எடுக்கலான்னு சொல்றீங்க, வண்டி hello

சரி இருபத்தி அஞ்சு, முப்பதுல எல்லாம் எடுக்க முடியாதா

அப்ப கண்டிப்பா sixty ல தான் எடுக்கணுமா fifty, sixty எடுத்தீங்கன்னா ஒரு இரண்டு, மூணு வருஷத்து வண்டி கிடைக்கும் அதாவது, two three years ஓட்டுன வண்டியா?

okay இப்ப எதுவும் இருக்கா அந்த மாதிரி வண்டி பாக்குறதுக்கு.

கேட்டு பாத்துட்டு எனக்கு சொல்றீங்களா கண்டிப்பா சொல்றேன் கேட்டுட்டு நான் உங்களுக்கு call பண்றேன் அந்தமாதிரி கேட்டு பாத்துட்டு சொன்னீங்க அப்படின்னா எனக்கும் வந்து அடுத்து கொஞ்சம் வண்டி வாங்கிட்டோம் அப்படின்னா எங்கயும் வர்றதுக்கு போறதுக்கு office க்கு time க்கு போறதுக்கு office ல இருந்து return வீட்டுக்கு வர்றதுக்கு நமக்கு correct ஆ இருக்கும் time save ஆச்சுன்னாலே automatic ஆ வேலை எல்லாம் நமக்கு சரியா வந்துரும். கண்டிப்பா உங்களுக்கு வந்து bike நீங்க ஓட்ட ஆரமிச்சிட்டீங்க அப்பிடின்னா bus க்கு இந்த one hour வர்றது வந்து பிரச்சனை இருக்காது வீட்ல இருந்து கிளம்பினீங்கனா ஒரு கால் மணி நேரம் வந்தரலாம் ஆமா time எவ்ளோ save ஆகுதுனு பாருங்க forty-five minutes save ஆகுது நமக்கு வர்றதுக்கு, traveling க்கு one hour ஆகுதுன்னா நம்ம இதே வந்து வண்டியில வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த forty-five minutes time வந்து save ஆகுது

ஆமா, வீட்ல இருந்து எதாவது work அ முடிச்சுட்டு வரலாம். அங்க office ல இருந்து வர்றப்ப வேற work பாத்துட்டு வரலாம் அதனாலயே அவசர அவசரமா வந்து ரொம்பவே relax ஆவும் இருக்குலாம் evening விட்டார்களா bus கு போய் wait பண்ணனும் அப்பிடீன்றதுலாம் இருக்காது நீங்க பாட்டுக்கு வந்து வண்டி இருக்கா கெளம்பி வீட்டுக்கு போயிரலாம் போற வழியில ஏதாவது வாங்கணும்னா கூட கடைல நிறுத்தி வாங்கிட்டு போலாம் bus ல போன இந்த மாதிரி எல்லாம் கஷ்டம் இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஷிபா எதுவுமே பண்ணவே முடியல. அதுவும் இந்த நம்ம bus வந்து frequent ஆ இருந்தா கூட பிரச்சனை இல்லை இந்த time க்கு வர்றது time க்கு வந்துட்டா கூட பிரச்சனை இல்லை அந்த time யும் தாண்டி நமக்கு வேற வேற time க்கு வர்றது, வேற வேற time க்கு வர்றதுக்கு முன்ன போய் நிக்கலாம்னு பாத்தாலுமே அதையும் தாண்டி வர்றது கிடையாது. sometimes வரவே வராது. புரியுது புரியுது எனக்கு உங்க கஷ்டம் daily யும், அம்மாவும் இப்படித்தான் ரொம்ப புலம்பிட்டே இருக்காங்க. அவங்களுக்கும் ஆசை ரொம்ப வண்டி கத்துட்டு வண்டி ஓட்டணும்னு சொல்லிட்டு இப்ப வரைக்குமே bus ல போயிட்டு market போகணும்ன்னா, அங்க ஒரு bus ஹம் ஹம்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 hello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 நான் சொன்னேன் இவ்வளவு நேரம் உங்களுக்கு அதெல்லாம் கேட்டுச்சா புரிஞ்சுச்சா புரிஞ்சுது புரிஞ்சுது அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் நம்மள மாதிரிதான உங்க அம்மாவும் கஷ்டப்படுவாங்க அப்பிடின்னு சொல்லிட்டு அத பத்தி think பண்ணிட்டு இருந்தேன் hello hello hello சொல்லுங்க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

என்ன age ஆகுது, ஷிபா அம்மாவுக்கு?

இருந்தாலும், இப்ப நம்ம ஒழுங்கா ஓட்டுனாலும் எதுத்தாப்புல வர்றாங்க. நம்ம கூட ஓட்டிட்டு வர்றவங்க வந்து side ல வர்றவங்க எல்லாம், சரியா வர்றாங்களான்னு, சொல்ல முடியாது. பாதி பேர் குடிச்சிட்டு ஓட்டுவாங்க குடிக்காமலே ஒரு ஒருத்தங்க நல்லாவே ஓட்ட மாட்றாங்க. பயமா இருக்கு

mind set எல்லாமே ஒரே மாறிதான் இருக்கும் போலல்ல இல்லை, அதானே உண்மை. யாருமே ஒழுங்கா ஓட்ட மாட்டேன்றாங்க. அவன் அவனுக்கு வீட்டுல பிரச்சனை இருக்கும் அதை வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே road ல ஓட்டிட்டு வருவாங்க. நம்ம வந்து ஒழுங்கா ஓட்டணும் அப்படின்னு சொல்லி, நினைச்சிட்டு போனா. இந்த opposite ல வர்றவங்க, பயந்தே நம்ம எந்த step வந்து எடுக்க முடிய மாட்டேங்குது.

நம்ம தனியா வண்டி எடுத்துக்கலாம்னா, அதுலயும் ஒரு பிரச்சனையா இருக்கு ஆமா ஆமா நமக்கு basic ஆவே நம்ம காலையில கிளம்பி போற அந்த விஷயம் தான் அதை எப்படித்தான் சரிபண்றதுன்னு அப்படின்னு வந்து தெரியவே இல்ல அது எதாவது issue இப்படித்தான், எதாவது ஒண்ணு, மாத்தி ஒண்ணு வரும். நமக்கு அதுக்குப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையும் சரி பண்ணியாகணும்

கண்டிப்பா நீங்க வாங்க வீட்டுக்கு ஒரு நாளு எப்ப free ஒ சொல்லுங்க. நானும் அன்னைக்கு free ஆ ஆயிக்கிறேன்.

இப்ப வர்றீங்களா சரி okay okay வாங்க welcome welcome

ஆஹ் okay bye ஷிபா நீங்க பார்த்துட்டு நான் கூப்பிடுங்க எனக்கு

call பண்றேன் கிளம்பறதுக்கு முன்னாடி ஒரு தடவை. கண்டிப்பா call பண்ணுங்க பேசிப்போம் ta-ta bye

ஹம் hello சொல்லுங்க அக்கா.

ஆஹ் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கக்கா?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

இங்கேயும், அதே தான்க்கா குழந்தையாவது பரவாயில்லை. குழந்தைங்களுக்கு அடிக்கடி வரும் இங்க எங்க அண்ணனுக்கு, எனக்கு, அப்பாக்கு எல்லாம் வந்துட்டிருக்கு. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. ஆனா, கடைக்குப் போயிருக்காங்க. climate change ஆகுதில்லையா ரொம்ப அதாவது எப்படி முத இருந்த மாதிரி கிடையாது இப்போ. ரொம்ப அப்படி இப்படின்னு change ஆகுது. நம்ம உடம்புக்குத்தான் இது ஆகுது தாங்கிக்க முடியலை.

accept பண்ணிக்க முடியலை நம்மளால எதையுமே

உம் ஆனா முதல்ல எல்லாம் இப்படித்தானக்கா இருக்கும் இந்த மாதிரி தான மழை பெய்ஞ்சிட்டு இருந்துச்சு அப்ப எல்லாம் எப்படி இருந்தாங்க அதாவது மழை பெய்ஞ்சா ஒரு அளவோட பெய்யும். அதாவது, இந்த இந்த time க்கு correct ஆ பெய்~ பெய்யிறதை பெய்யும்.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

மழை பெய்ஞ்சு, அப்படியே ஒரு சில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். குளிர் மட்டும் இருக்கும்.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

அப்படி இந்த மாதிரியான climate வரும்போது, நம்ம என்ன ஆகுதுன்னா, உடம்புக்கு ஆஹ் உடம்பு சூட்டை கிளப்பி விட்டிருது குழந்தைங்களுக்கு c~ cold

ஆஹ் ஹம் அப்புறம் ஓ, அம்மா நல்லா இருக்காங்களா, அம்மா உடம்புக்கெல்லாம் பரவாயில்லையா? ஆஹ் நல்லா இருக்காங்கக்கா, இப்ப பரவாயில்லை கைதான் வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்கள்ல

அது என்னாச்சு அப்படின்னா இந்த shoulder க்கும் அவங்க கழுத்துக்கு எலும்பு இருக்கும்ல, எலும்பு தேய்மானம் அப்படின்னு சொன்னாங்க, தேய்ஞ்சிருச்சு, எலும்பு தேய்ஞ்சிருச்சுன்னு சொல்லிச் சொன்னாங்க ஐயோ, அதுன்னா ரொம்ப கஷ்டம் work ஏ பண்ண முடியாது, பாவம்.

கழுத்து, அதுக்கு கீழே வலிச்சு, வெறும் கை மட்டும் வலிச்சுட்டா, சமாளிக்கலாம். இல்லை, கழுத்து மட்டும் வச்சுட்டா, பரவாயில்லை அது ரெண்டும் joint ல வலிக்குதா கழுத்தும் கையும்

ஹம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு ஒரு belt மாதிரி போட சொல்லுவாங்கப்பா, கழுத்துல அது மாதிரி போட்டா சரியாயிடும் தெரியுமா இது வந்து எப்படின்னா belt மாதிரி சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்க, daily போய் அந்த physiotherapy மட்டும் பண்ணிட்டு வர சொன்னாங்க ஒரு one week க்கு

இப்போ வலி வந்து பரவாயில்லைன்னு சொல்றாங்க. ஆனா, அது தேஞ்சது வந்து திரும்ப அப்படி சரியாகாதுதானேக்கா

திரும்ப, இன்னும் தேயா~ இன்னும் தேயாம பாத்துக்கணும் சொன்னா இன்னும் உடம்பு இன்னும் கொஞ்சம் weak ஆயிரும். அதனால என்ன பண்ணணும் நம்ம அதுக்கு தகுந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு, இன்னும் இது இது இதைவிட அதிகமா தேய்மானம் ஆகாமல் பார்த்துக்கணும்

நல்லா சாப்பிட சொல்லு healthy யான food முட்டை daily ஒரு முட்டை எடுத்துக்கணும் இந்த மாதிரி healthy யான food, calcium அதிகமா உள்ளது. ஏன்னா, எலும்புதான் தேய்மானம் இருக்கு. so calcium அதிகமானதை சாப்பிட்டா உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்க எங்க சாப்பிடுறாங்க. கால~ காலையில எல்லாரும் வந்தர்றோம்ல, அங்கிட்டும், இங்கிட்டும் போயிடறோம்

அதுக்கப்புறம், அவங்க, கொஞ்சம்தான் சாப்பிடுறாங்க. நான் சாப்பிடறேன்னா என்னை விட கொஞ்சம் அதிகமா சாப்பிடுவாங்க, அவ்வளவுதான் வீட்டில இருக்கிறாங்க extra கொஞ்சம் சாப்பிடலாம் அம்மா கடைக்கு போயிடறாங்கக்கா வீட்டில இல்லை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

அம்மாவும் அப்படிதான், வீட்டுல வேலை, வேலைன்னு வேலை பார்க்கிறதால, உடம்பை கவனிக்கவே முடியறது இல்லை போல

அப்படியே, அந்த மாதிரி வேலையா இருக்கும். அதனால அவங்களுக்கு இதா இருக்கு. கடை வந்து இது tea க்கடை வெச்சிருக்காங்க அம்மா, அப்பா

அது வந்து அங்க foreign ல இருந்து வந்தப்ப, கொஞ்ச நாள் ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் கடை வெச்சிட்டாங்கக்கா சரி, சரி, சரி ஆமா அதுன்னா கொஞ்சம் work அதிகமாதானே இருக்கும்.

ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தாலுமே இவ்வளவு அது கழுவுறது

இவங்க ரெண்டு பேருதான் இருக்காங்க. ஆளும் போடல. ஆள் போட்டாங்க first ஆனா அவரு என்ன பண்ணிட்டாரு, அவரு வந்து extra காசு எல்லாம் ஆட்டைய போட ஆரம்பிச்சுட்டாரு. அதனால, வேணாம் ஆள் எல்லாம் வேணாம் நம்ம ரெண்டு பேரே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு

உம் ஆமாக்கா

ஏன்னா நமக்கே எப்ப முடியாம போகுது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அந்த time லயும் காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறது எதுக்காக? நம்மளோட உடம்புக்காக நம்ம இந்தா என்ன இந்த சொல்லுவாங்கள்ல எதுக்கு நீ சம்பாதிக்கிற, இந்த அரைஜான் வயிறுக்காகதான் சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதையும் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டா அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த வயித்தை காயப்போட்டு இன்னும் நாலு நோயைதான் இழுத்துட்டு வர்றமாதி~

அந்த வயித்தை காயப்போட்டு நம்ம சம்பாதிக்கிறோம் சம்பாத்தியம்

உம் ஏதாவது ஒண்ணு வந்துட்டே இருக்கு மாறி, மாறி செலவுக்கும் போயிட்டே தான் இருக்கு ஹம்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

உம் என்னது என்ன நல்லா calcium காய் அதிகமா அதாவது உடம்புக்கு சத்தானதை சாப்பிடு